பாக்குறத பாருங்க பாத்து குடுக்குறத குடுங்க. சரிக்கா சரிக்கா நல்ல நெல்லுதானே என்ன நெல்லு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

இப்ப இது rate கம்மியா இருக்கு நம்ம நெல்லு விக்கிறப்பத்தான் rate அதிகமா இருக்கு. உம் சரி சரி நீங்க எப்படி வியாபாரிட்டதான் விப்பீங்களா இல்ல TNC ல போட்டுருவீங்களா

உம் வியாபாரம் இப்போ கம்மியா தான் இருக்கு.

ஒரு மூடை எவ்வளவு வியாபாரிகிட்ட தொள்ளாயிரம் ரூபாய் வரும்

அவங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் வரும் அஹ் நாங்க இத்தனை நாள் வியாபாரிகிட்டதான்க்கா போட்டிருந்தோம் அப்படி போட்டெல்லாம் இது பண்ணிராதிங்க நம்மளுக்கு ரொம்ப நஷ்டம் அஹ் ஐயையோ தெரியாம போச்சே வா இங்கனக்குள்ள வரப்புல நிக்கறதுக்கு வா அங்கிட்டு போய் மேட்டுல போய் உட்காருவோம் அஹ் சரிக்கா வாங்கக்கா வாங்கக்கா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 அங்க ஊர்லதான்க்கா போட்டிருக்கோம். கரும்பு போடலாம்ன்னு இருந்தேன் அதுக்கு அப்புறம் மழை இல்லை சரி பருத்தி போடலாம்னு இருக்கேன் பருத்தி போட்டிருக்கு இப்ப

உம் அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப வேற rate கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. பருத்திக்கு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 அஹ் சரிக்கா சரிக்கா

உம் உம் அங்க ஊர்ல பருத்தி போட்டு இப்பதான் கொஞ்சம் வளர்ந்திருக்கு நான் களை வேற எடுக்கப் போனோம் இங்க ரொம்ப அலைச்சலா இருக்கு. ஆமாக்கா இங்க பருத்தி போட்டிருக்கோம். இப்போதைக்கு பருத்திதான் போட முடியும் இங்க ஏன்னா தண்ணி இல்லைல இங்க. எங்களுக்கு இப்ப வளர்ந்திருச்சு நீ நடுறதே உம் சரி சரி எப்படிக்கா விதப்பு நட்டீங்களா இல்லை வயல்ல நாத்து நட்டு அதுக்கப்புறம் எடுத்து நட்டீங்களா விதப்பு இத்தனை வருஷமா போட்டுக்கிட்டு இருந்தோம்.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

ஆமாக்கா அது களை வேற ரொம்ப எடுக்கறாப்புல இருக்கு ஆமா களை எடுக்கறதுக்கு, இங்க உள்ளூர்ல ஆளே இல்~ இருக்க மாட்டறாங்க. உம் களை எடுக்கறதுக்கு எவ்வளவுங்க்கா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 அஹ் வெளியூர் ஆட்கள்ன்னா

அப்படியா ரொம்ப rate அதிகமா இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் கம்மிதான். எல்லாத்துக்குமே நாங்க முன்னூத்தி ஐம்பதுதான் கொடுப்போம்

அது எங்க ஊரில் உள்ளவர்களே எடுத்ததுனால வெளியில இருந்து வந்தாலும் நாங்க முன்னூத்தி ஐம்பதுதான் பரவாயில்லை பரவாயில்லை அதே களை எடுக்கவே ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன் நீ ஏதும் களை எடுப்பியா நானா எடுப்பேன்கா களையெல்லாம் எடுப்பேன். சரி சரி அதே போன வருஷம் போட்டோம்

சரியாவே வரலை. அதனாலேதான் இந்த வருஷம் சரி நாத்து நட்டாக் கூட பரவாயில்லை. காசு போனாக்கூட போகட்டும்ன்னு நாத்து நட்டோம் நாத்து நடுறதுக்கே காசு அதிகமா இருக்குல்லக்கா இப்போதைக்கு ஒரு ஏக்கருக்கு எப்படியும் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் வாங்கிருதுகளே கேக்குறதுனால அப்படியே ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவோட முடிஞ்சுச்சு இது ஒரே ஆளே எல்லாமே பண்ணி கொடுத்துடுறாங்க.

நாத்து எடுத்து நாத்து நட்டு அவங்களே வயல்ல போட்டு கொடுத்துடுறாங்க எல்லாமே.

அது பையை பார்த்துக்கிடலாம் first உ வயல்ல நட்டு முடிச்சாவே நம்மளுக்கு நல்லதா இருக்கு. அதை நட்டு எப்ப அறுவடை பண்ணி காசு கையில வருதோ அப்பதான் நிம்மதி நம்மளுக்கு

எங்க ஊர்ல பருத்தி போட்டு அது அப்படியே விளைஞ்சு கிடக்கு நான் இன்னும் போல ஊருக்கு போய் ரெண்டு மாசம் ஆச்சு.

உம் போய்தான் என்னன்னு பாக்கணும்.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

உம் வயல்லதான் anytime கிடக்கிறது.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 உம் சரி சரி நீங்க மட்டும்தான் வயலைப் பார்த்துக்கிறீங்களா ரெண்டு ஆடு மாடு வாங்கி விட்டுருக்கேன் அப்படியா அதை யாரு மேய்க்கிறது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

சரி சரி சரி எந்தெந்த வயலு உங்க வயலு இதுவும் இதுவுமா இந்த வயலும் இந்தா அதுவரை இருக்கு நம்ம வீட்டு தான் சரிக்கா சரிக்கா.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

உம் வைக்கோல் நீங்களே எடுத்துக்கிருவீங்களா

சரிக்கா சரிக்கா. அங்க ரெண்டு மாடு கட்டிப் போட்டிருக்கேன் அங்க ஊர்லதான் எல்லாமே இருக்கு இங்க வந்து நெல்லு நடலாம்னு இடம் வாங்கினேன் அவ்வளவுதான் சரி சரி நான் உங்ககிட்ட வை~வைக்க வாங்கலாம்ன்னு பார்த்தா நீங்க ரெண்டு மாடு வச்சிருக்கீங்களா ஆமாக்கா அங்க ரெண்டு மாடு இருக்கு ஊர்ல

ஏனா மாடு இருக்கிறனாலதான் பால் பீச்சி அந்த அந்த காசு நம்மளுக்கு correct ஆ இருக்கும். வீட்டு செலவுக்கு எல்லாம்

ஆமா வைக்கோலை அடுத்தவிங்ககிட்ட விக்கிறதுக்கு, நம்மளே வச்சுக்கலாம் இல்ல உம் உம் ஆமாக்கா ஒரு load ஆயிரம் ரூபாய். ஆமா ஆமா உரம் வேற அதிகமா போயிருச்சு rate உம் ஆமா நா~ நீங்க என்ன உரம்தான் போடுவீங்களா

ஏன் மாடு இது இருக்குல்ல அதை ப~ இது பண்ணிக்கலாம்ல சாணம் இதெல்லாம் சாணம் எத்தனை வயல் காணும் நம்ம வீட்டு ரெண்டு இதுக்குத்தான் காணும்

ஓ சரி சரி நாங்கெல்லாம் உரம்தான்ப்பா போடுறோம்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 உரத்துக்குன்னே நிறைய rate உ உம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டம் உரம் போடணுமே. first உ நான் இது பண்றப்போ ஒண்ணு நாத்து எடுத்த பிறகு ஒண்ணு போடுறோம்ல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

ஆமா அது வேற காசு அதுக்கு வேற ஆளு சொல்லி அடிக்கணும். யூரியா கிடைக்கவே மாட்டேங்குது society ல.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 இப்ப ஆத்தில வேற தண்ணி வேற வருதா

வயல் வேற உழுதிட்டீங்களா வயலை

சரி என்கிட்ட நெல்லு இருக்கு இந்தா பாத்துக்கோ இதுதான் நம்ம வயல் இந்த வயல்லதான் நெல்லு இருக்கு வந்து என்கிட்ட வேணா வாங்கி போடு இப்போதைக்கு அஹ் சரிக்கா நெல்லு நல்லாதான் இருக்கு. சரி இப்ப கேட்டு பார்க்கிறேன். கேட்டுட்டு வாங்கி போடுறேன். அஹ் வேற யார் யாரு நெல்லு போட்டுருக்கா

நமக்கு நெல்லுத correct ஆ இருக்கு அப்படியா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

என்ன பண்றது விவசாயத்தையும் விட முடியலை இல்லை அதுவும் வேற விட முடியல வயலையும் விக்க முடியல. சும்மா போட்டாலும் தர்சா போயிடுது நீ நாற்று வேற நட்டு நீ நடணும் அதுக்கு அதுக்கு வேற காசு வேற எங்கிட்டு போகப்போறேன்னு தெரியலே. இங்கிட்டு நாத்தம் வேற பாக்கணும் அங்க பருத்தியை வேற பாக்கணும். ஐயோ அழைச்சதே நிலுதான் போட்டிருக்கோம். நீ அடுத்த வருஷமே தான் இது போடலாம்ன்னு இருக்கோம். வாழை ஏதாச்சும் போடுவோம் பார்த்து பையன்

இந்தக் கால்ல வேற கட்டிப்போட்டு என்னால நடக்கக்கூட முடியலை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 நான் ஒரு அழுத வயல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்

நேத்து போய் கட்டு போட்டு வந்திருக்கே இங்கிட்டு. தண்ணியும் வேற பார்த்தோமே வயல்ல உம் தண்ணி இப்ப தானே பாய்ச்சுனீங்க தண்ணி இந்தா இப்ப பாஞ்சுக்கிட்டு இருக்கு. daily தண்ணி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிப் போயிறுது.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

உங்க வயல்ல நண்டு எல்லாம் இருக்கா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 நீங்க என்ன இந்த யூரியாதானே போடுறீங்க அதனால நண்டு வராது. எங்க வயல்லாம் அப்படி கிடக்கும் நண்டு நண்டு எல்லாம் சாப்பிடுவீங்களா நண்டு இதுதானக்கா நல்லது வயல்ல வயல் நண்டு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 உம் அதனால நிறைய இது இருக்கும். நண்டு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 உம் ஆனா நண்டு வர்றது இல்லை டபக்குன்னு வளர்றப்ப நெல்லு பட்டுப் போச்சுன்னா உரத்தைக் கேக்கும் கொடுத்துடுறாங்க. ஏதாச்சும் ஒரு மருந்து. அதை கலைச்சு தெளிச்சி விட்டுறது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

வெட்டுகிழி இந்த எலி தான் அநியாயம் பண்ணுது வயலுக்குள்ள ஒவ்வொரு நாத்துக்குள்ளேயும் இருக்கு. கேள்விப்பட்டேன் பண்ணி எல்லாம் வருதுன்னு

அப்புறம் night எப்படி ஐயையோ நாசம் பண்ணிடுமே அதான் பாதி வயலை நாஸ்தி பண்ணி போயிருச்சு ஐயையோ ஏன் கேக்குற daily இதே வேலையாவே இருக்கு. இது பண்ணலாம்ல அக்கா கரும்பு ச்சீ current இது போடலாமே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

அதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணி அது பாட்டுக்கு போட்டு நம்மளுக்கு வர்றது வரட்டும் அப்படி எல்லாம் விட்டுற கூடாது இல்ல daily வேலி எல்லாம் போட்டு போறேன். எங்க இதுல என்ன பண்ணுவோம் தெரியுமா சேலைய கட்டிருவோம் சுத்திலையும் மயில் வந்து ரொம்ப ஆஹ் அப்படியே இதாகும் அதுதான் நானும் பண்றேன் daily நாலு அஞ்சு சேலையவே சுத்தியலை கட்டி வச்சிட்டு போறேன் இதெல்லாம் வச்சு சுத்தி போட்டுட்டு போறேன் அங்க வந்து எங்க ஊர்ல பன்றி ரொம்ப இல்லை மயில்தான் அப்படியே உருகிட்டு உருகிட்டு போகுது அங்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணுதுக கூட்டமா வருதுக

அங்கிட்டு பன்றிதான் அதிகமா இருக்கு எங்க இதுல மயில்தான் அதனாலயே சேலைய கட்டி வச்சுறுது வராதுக விட்டுட்டு அறுவடை தான் இன்னும் ஒரு மூணு மாசம்தானே பார்ப்போம் எதாச்சும் பண்ணி பண்ணி காப்பாத்தணும் நெல்ல சரி சரி அக்கா கவலைப்படாதீங்க நல்லாதான் வளரும் என்னத்தை கவலைப்பட ஒரு side காசு வேற இல்லை

காசை அதிகமா அலுத்துக்கிட்டுதான் போகுது ஆமாக்கா வயலுக்கே செலவாகுதுக்கா எல்லாமே கையில காசு கூட நிக்க மாட்டேங்குது.

காசு வந்தாலும் இதுல செலவழிச்ச காசு வரமாட்டேங்குதே கம்மியாதானே வருது.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

உம் எங்க இதெல்லாம் முன்னாடிதான் அறுவது எழுவது இப்பல்லாம் கம்மிதா அக்கா ஐம்பது நாற்பந்தைந்து தான் வருது முட்டை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 இது மாப்பிளை சம்பான்னு ஒண்ணு இருக்காமே கேள்விப்பட்டிருக்கியா

மனுஷன் உயரத்துக்கு வளருமா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

அப்படியா நான் அது இது வரைக்கும் பாத்ததே இல்லையே எங்க ஊர்ல எல்லாம் அப்படி எல்லாம் போட மாட்டாங்களே. அது புதுசா இப்பதான் ஒரு இடத்துல பார்த்தேன் அன்னைக்கு ஒரு ஊருக்கு போகயிலதான் அந்த மாப்பிளை சம்பான்னு ஒரு ரகத்தை வளர்த்திருந்தாங்க

நம்ம சீரக சம்பா இந்த மாதிரி போடுவோம்.

நீ இந்த வருஷம் IR இருபது போட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் ஏதாச்சு இட்லி அரிசி அந்த மாதிரி போடுவோம். சரி அக்கா சரி அக்கா ஆமா போட்டு என்னத்த அங்குட்டு காசு கையில வரமாட்டேங்குதே அதான் பெரிய பிரச்சனையே